பாதி எடத்துக்கு கான்கிரீட் போட்டு ஃப்ளேட் பண்ணிட்டாங்க.

சில இடத்துக்கு கான்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க.

இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

சர்ச்ச சுத்தியு லைட் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க.

இங்க நெறைய டேபிள் சேர் போட்ருக்காங்க.

அந்த பில்டிங் ஓட்டால கவர் பண்ணிருக்காங்க.

இந்த ஸ்டேஜல பையன் பொண்ணும் நிக்குறாங்க.

மத்தவங்கலா என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போறாங்க.

டீ குடிக்குதற்கு அங்க சென்ட்ரா ஒரு டேபிள் போட்டு வெச்சுருக்காங்க.

அதுல அஞ்சு பேத்தோட ஃபேஸ் பிளர் பண்ணி இருக்கு ஒருத்தரோட ஃபேஸ் பிளர் பண்ணல.

இது ஒரு ஸ்டாம்ப் கடையோட டிஸ்ப்ளே .

ப்ளூ கலர் வைட் கலர் அண்ட் பிங்க் கலர் பாட்டுல்ஸ் இருக்கு.

ஹோட்டலோட பார்க்கிங்ல மொத்தொ மூணு கார் நிக்குது.